next week க்குக்கு available ஆ தான் ma'am இருக்குது எங்க எந்த area க்கு ma'am அமெரிக்காக்கா USA க்கா ma'am USA க்கா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 okay ma'am okay நீங்க வந்து ஏற்கனவே போயிருக்கீங்களா ma'amUSA க்கு இல்ல sir இது தான் sirfirst என்ன visa வச்சிருக்கீங்க ma'am working visa வச்சிருக்கீங்களா இல்ல tourist visa ஆ வச்சிருக்கீங்களா ma'am working visa permit எத்தனை year ல இருக்கு ma'am five years இருக்கு hello ma'am, five years ஆ ma'am

நான் இருக்கிறது இப்ப சென்னை sir நாங்க இருக்கிறது சென்னை okay ma'am okay சென்னையில வந்து உங்களுக்கு அஹ் அம்பத்தூர்ல வந்து office இருக்குது okay வா நம்ம airline office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

okay sir எப்படி sir online ல booking ஆ இல்லை ma'am இல்ல direct booking தான் ma'am, online booking அப்படின்னா வந்து நீங்க இப்பவே சொல்லுங்க நாங்க இல்லை ma'am எங்களுக்கு வந்து எல்லா proof உம் வைக்கணும் நீங்க வந்து அமெரிக்கா போறீங்க அப்படிங்கும்போது online ல வந்து book பண்ணி நீங்க வந்து போக முடியாது

direct ஆ வந்தா தான் ma'am நம்ம நிறைய photos, copies and original எல்லாம் வந்து நம்ம வந்து அதில proof கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படின்னா நமக்கு வந்து flight ticket confirm ஆகும். அப்புறம் ஒரு counselling வேற உண்டு ma'am அந்த counselling ல நீங்க attend பண்ணனும் ma'am அப்படியா sir என்ன counselling sir

என்ன counselling sir ma'am அமெரிக்காவுக்கு போறதுக்கு இப்போ ஒரு counselling கொடுப்பாங்க ma'am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 அந்த counselling க்கான date எல்லாம் நாங்க book பண்ணித் தருவோம் அந்த counselling ஐ முடிச்சிட்டு வந்து அந்த certificate அ எங்ககிட்ட தரணும்அந்த ce~ certificate தந்ததுக்கு அப்புறம்தான் நாங்க வந்து உங்களுக்கு வந்து USA க்கு ticket வந்து confirm ஆகும். ticket வந்து confirm ஆன பிறகுதான் உங்களுக்கு வந்து மேற்கொண்டு எதையும் பண்ண முடியும் okay வா okayma'am வேற எதாச்சும் doubt ஏதாச்சும் இருக்கா ma'am உங்களுக்கு

புரியல எப்படி ma'am hello ma'am booking flight time வந்து morning available ஆ இருக்கா இல்லை night ஆஹ் அந்த மாதிரி எந்த time ல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 time வந்து அதான் ma'am சொன்னோம்ல evening six o'clock okay ma'am அந்த அந்த flight க்கு நீங்க book பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஹ் நீங்க வந்து இன்னும் ரெண்டு நாள்ல எங்க office அ வந்து கண்டிப்பா visit பண்ணி ஆகணும். அப்பதான் நமக்கு வந்து book, ticket booking confirm ஆகும். இல்லாட்டி ஆஹ் confirm ஆக hello ma'am ஆஹ் கேட்டுச்சு sir அப்ப நான் இன்னும் two days ல கண்டிப்பா உங்க office க்கு நான் வர்றேன். okay ma'am வாங்க. அஹ் உங்களுக்கு நீங்க வரும்போது நான் சொன்னேன்ல certificates, school certificate, photo copy, aadhar card xerox, driving license, pan card அஹ் voterID உம் இந்த மாதிரி எல்லா details உம் கொண்டு வந்துருங்க passport, visa எல்லாமே வேணும் ma'am, okay வா okay ma'am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

ஒரு மதியம் வரை உங்களுக்கு வந்து இங்க வந்து ஏதாச்சும் இருக்கும் கண்டிப்பா ஆஹ் மதியம் வரை இங்க enquiry இருக்கும் அப்புறம் நிறைய certificate verifications இருக்கும்.

அந்த counselling date ல வந்து நீங்க counselling முடிச்சதுக்கு அப்புறம்தான் ஆஹ் அவங்க வந்து okay நீங்க வந்து comfortable ஆனவங்க அமெரிக்காக்கு fit ஆ இருக்கிறாங்க போறதுக்குன்னு அப்படின்னு ஒரு verification certificate, doctor மூலமா தருவாங்க அந்த do~ அந்த certificate ஒரு value வான certificate அதை வச்சு நம்ம வந்து அதை அதை அதை move பண்ணிதான் நம்ம வந்து ticket okay ஆகும் confirm ஆகும்

okay sir

நான் மட்டும்தான் sir போறேன் okay ma'am நீங்க மட்டும்தான் போறீங்க அப்படிதான okay ma'am நீங்க மட்டும் போறீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய proof மட்டும் கொண்டு வாங்க okay வா நீங்க married ஆ unmarried ஆ ma'am certificate மட்டும் போதும் ma'am okay வா okay ma'am okay ma'am வேற ஆஹ் நீங்க உங்களுக்கு வந்து அந்த flight அ book பண்ண book பண்றதுக்கு நான் நீங்க office வந்து எல்லாமே proper ஆ நீங்க கொடுத்துக்கோங்க உங்கள் details எல்லாமே கொடுத்துக்கோங்க ஆஹ் நம்ம வந்து book பண்ணி எடுத்துக்கலாம் okay வா அஹ் okay sir okay ma'am okay, okay, okay ma'am வேற எதாச்சும் doubt இருக்கா ma'am உங்களுக்கு

நீங்க ticket book பண்ணிட்டீங்க அப்படின்னாலே food எல்லாம் வந்து அமெரிக்கா flight ல வந்து அவங்களே food provide பண்ணிடுவாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை food எதுவும் கொண்டு போயிடாதீங்க okay ma'am, okay okay okay ma'am அவங்க அவங்க வந்து aeroplane லயே எல்லா food உம் எல்லாமே available ஆ இருக்கும் so நீங்க வந்து அந்த food அ வந்து அஹ் நீங்க வந்து அவங்களே provide பண்ணிடுவாங்க உங்களுக்கு okay ma'am வேற ஏதாச்சும் doubt உங்களுக்கு இதைப்பத்தி ஏதாவது இருக்குதா sir flight க்கு seat வந்து எப்படி sir middle front லயா back லயா எப்படி sir கிடைக்கும்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

இல்ல ma'am நம்ம வந்து நீங்க book பண்ணும்போது வரக்கூடிய timing தான் ma'am நீங்க எப்ப பண்ண வர்றீங்களோ அந்த timing ல என்ன seat available இருக்குதோ, அந்த seat வந்து okay ஆகும். okay வா okay ma'am okay, okay ma'am

நீங்களும் அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் correct ஆ proper ஆ கொண்டு வந்துருங்க okay வா certificates எல்லாமே கொண்டு வந்துருங்க அதுவுமே அமெரிக்கா போறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் correct ஆ நீங்க எடுத்து வச்சுக்கோங்க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 அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு பொருள் இல்லை அப்படின்னாலும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அஹ் அப்புறம் இங்கே இருந்து foreign க்கு நம்ம வந்து courier போட்டு அது அது அங்கே reach ஆகறதுக்கே பத்து நாள் ஆயிடும் so அந்த மாதிரி நீங்க எந்த ஒரு விஷயத்துலயும் மாட்டிக்காம எல்லா பொருளையும் நீங்க proper ஆ handle பண்ணி ஒவ்வொரு ஏன்னா நீங்க வந்து தனியா போறீங்க first போறீங்க so நீங்க வந்து proper ஆ, எல்லா விஷயத்தையும் எடுத்து வச்சு safe ஆ போங்க safe journey ஆ இருக்கணும் okay வா ma'am

hello ma'am ஆஹ் sir வேற ஏதாச்சும் flight

அதே வேற ஏதாச்சும் flight இருக்கு~ இல்லை ma'am அதுக்கப்புறம் ஒரு பத்து மணிக்குதான் ma'am இருக்குது midnight பத்து மணிக்கு இருக்குது அது ஏர்~ ஏர்லைன் ஏர்விங்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குது. அது நல்லா இருக்கும் ma'amcomfortable ஆ இருக்கும் உங்களுக்கு இதுவும் நல்லா இருக்கும் ma'am குறை~ அமெரிக்கா USA பொறுத்தவரை aeroplanes எதுவும் குறை சொல்ற அளவுக்கு இருக்காது comfortable நல்லா இருக்கும், உங்களுக்கு எந்த class book ஆஹ் ticket வேணும் ma'amfirst class ஆ second class ஆ third class ஆ ma'am எனக்கு first class first ல first class போடணும் okay ma'am okay first class ல போட்டுறலாம் ma'am business peoples போகக்கூடியது தான் first class அதில போட்டு விட்டுடலாம் ma'am ஒன்னும் பிரச்சனை இல்ல அஹ் உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு amount, amount எவ்வளவு வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு sixty five thousand ல இருந்து, seventy thousand வரும் okay ma'am okay உங்களுக்கு வந்து first class போட்டுறலாம் ma'am இப்ப வேற உங்களுக்கு வந்து இப்போ நீங்க போயிட்டு எத்தன வருஷத்தில ma'am return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 okay ma'am work கிடைச்சு போறீங்க all the best ma'am ஆஹ் அங்க போயிட்டு safe ஆ இருங்க ma'am வேற இந்த மாதிரி இந்த அஹ் passport எல்லாம் கலைஞ்சிராதீங்க visa எல்லாம் கலைஞ்சிராதீங்க safe ஆ இருங்க correct ஆ வச்சுக்கோங்க okay sir கண்டிப்பா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

sir இந்த week கே நான் வரலாமா சரி ma'am நீங்க வரும்போது எங்க office address தெரியலே அப்படின்னா கூட நான் எங்க office address, number தர்றேன். அந்த number க்கு phone அடிச்சுட்டு அந்த time க்கு அங்க வந்துடுங்க okay வா triple nine four zero six three seven zero seven எனக்கு புரியல sir triple nine four zero six three

ஏதாச்சு ஒரு doubt ன்னா கூட நீங்க கொடுக்கிற number க்கு நான் call பண்ணி contact பண்ணிக்கறேன் okay ma'am இந்த number வந்து இந்த office staff வந்து name வந்து என்ன name ன்னா ma'am உங்களுக்கு கலை ma'am okay sir, name note பண்ணிக்க~

அவங்களுக்கு வந்து நீங்க வந்து அஹ் அவங்களை contact பண்ணிக்கோங்க அவங்க எல்லா detail லும் தருவாங்க. okay வா

நீங்க offi~ office க்கு வந்து visit பண்ணி உங்களுடைய ticket அ confirm பண்ணி எடுத்துக்கோங்க all the best for your journey ma'am okay thank you ma'am thank you so much ma'amthank you, thank you

ஆஹ் yes sir a ஒன் hotel தான். என்ன தகவலுக்காக call பண்ணிருக்கீங்க?

ஓ sorry sir சிரமத்திற்கு வருந்துகிறேன் sir உங்க food order பண்ணதோட code number எதும் இருக்குங்களா சொல்ல முடியுங்களா check பண்ணி பாக்குறேன்?

nine one okay wait பண்ணுங்க check பண்ணி பாக்குறேன்

okay தேவாங்கிற பேர்லதான் order பண்ணிருக்கீங்க okay ங்லா என்னென்ன items order பண்ணிருக்கீங்க sir ஒரு நாலு items காட்டுது sir எந்த item எந்த food miss ஆயிருக்கு உங்களுக்கு? இங்க நாலு items வந்து நீங்க order பண்ணிருக்கீங்க நாலும் delivered னு தான் காட்டுது.

okay sir நீங்க நாலு நாலு items order பண்ணிருக்கீங்க நாலுமே delivered னு தானே காட்டுது. இப்பதான் ஒரு half an hour முன்னாடி உங்களுக்கு delivery ஆயிருக்குனு காட்டுது

sir நல்லா check பண்ணிங்களா ரெண்டு products தான் இருக்கா? இல்ல உங்க~ உங்களுக்கு correct ஆ நீங்க order பண்ண food தான் first உங்களுக்கு வந்துருக்கா? ஆஹ் ஆமா sir இல்ல நாங்க correct ஆ நாலு pack நாலு தான் sir pack பண்ணிக்கொடுத்தேன். நாலு food items order பண்ணிஇருக்கீங்க நாலு தானே pack பண்ணிக்கொடுத்தேன். அப்படி வந்திருக்க வாய்ப்பில்லைங்க sir இல்ல sir. அப்படி நடந்திருக்க வாய்ப்பில்லை. check பண்ணிபாக்கறீங்களா? correct ஆ நாங்க pack பண்ணி அனுப்பினோம். okay sir கொஞ்சம் wait பண்ணுங்க நான் என்ன problem என்ன ஆயிடுச்சுனு check பண்ணி சொல்றேன் sir okay wait பண்றீங்களா? okay sir இருக்கீங்களா? check பண்னோம் sir sorry sir எங்க side தான் mistake நாங்க வந்து package correct ஆ தான் பண்ணோம் but delivery boy வந்து மாத்தி கொடுத்துட்டாங்க. நீங்க order பண்ண items நாலு இருக்கு அதையும் நீங்க பண்ண items ல ரெண்டு items வந்து வேற ஒருத்தவங்க order பண்ணிருந்தாங்க அவங்க மாத்தி கொடுத்திருக்காங்க ரெண்டு items miss ஆகிடுச்சு சொன்னீங்கல்ல உங்களுக்கு மாத்தி கொடுத்துதிருக்காங்க delivery boy தான் sir mistake பண்ணிருக்காங்க இல்ல sir நீங்க உங்க நீங்க order பண்ண time ல இன்னொரு customer order பண்ணியிருக்காங்க. நீங்க சொன்ன இந்த ரெண்டு items இப்போ வந்துருக்கு சொன்னிங்கல்ல இந்த ரெண்டு items அவங்க order பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொன்ன நாலு items வந்து அவங்களுக்கு மாத்தி order ஆயிடு~ அவங்களுக்கு மாத்தி போயிடுச்சு okay ங்லா so delivery boy தான் sir mistake பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு food மாத்தி கொடுத்துருக்காங்க so அதனாலதான் நீங்க வந்து ரெண்டு food miss ஆகுதுனு சொல்லிருக்கீங்க. actual ஆ உங்களுக்கு மாறி order போயிருக்கு இப்ப நாங்க package பண்ணும்போது correct ஆ உங்களுக்கு நான் உங்க order ல நாலு items package பண்ணிதான் கொடுத்தோம். நீங்க சொன்ன இப்போ வரலனு சொன்னது தவிர மீதி ரெண்டு items சொன்னீங்க இல்ல chicken rice உம் kebab உம் சொன்னீங்க இல்ல? அது ரெண்டும் வந்து இன்னொருத்தவங்க order பண்ணியிருந்தாங்க. இன்னொரு customer order பண்ணியிருந்தாங்க. இப்போ order வந்து package கொஞ்சம் மாறிப் போயிருக்கு sir delivery boy மேலே தான் sir கொஞ்சம் mistake க்கு sorry sir கொஞ்சம் மன்னிச்சிடுங்க sir இனிமேலு இந்தமாதிரி sir அப்படி இல்ல sir அவங்க delivery boy வந்து இப்பதான் work க்கு சேர்ந்து one week ஆகுது என்ன பண்றது எப்படின்னு தெரியல so அதனால மாத்தி கொடுத்துட்டாங்க please sir அவங்க இப்ப தான் work க்கு join பண்ணாங்க. so தெரியல அதனாலதான் தெரியாம தவறு நடந்திருச்சு sir உங்களுக்கு மாத்தி food குடுக்கட்டுமா இல்ல இல்ல sir இதுவரையும் அவங்க delivery பண்ண இதுவர delivery பண்ணதெல்லாம் correct ஆ பண்ணிருகாங்க. by mistake உங்களுக்கு வந்து மாத்தி வந்திருச்சி sir தப்புதான் sir நாங்க ஆனா correct ஆ pack லாம் பண்ணிட்டோம் but delivery boy மேல தான் mistake இன்னிக்கி இவங்க தப்பு பண்ணிட்டாங்க sir இவ்ளோ நாள் correct ஆ தான் பண்ணிட்டு வந்தாங்க so அதனால நாங்க எதுமே அவங்கள கேட்டுகல ஒரு half an hour ஒரு half an hour wait பண்ணுங்க sir உங்க order அ நாங்க எடுத்து மறுபடியும் உங்களுக்கு pack பண்ணி நாங்க வேற ஒரு delivery boy ட்ட குடுத்து அனுப்புறோம். sir இல்ல sir கொஞ்சம் procedure இருக்கு சொல்லுங்க sir இல்ல இல்ல sir அப்படி இல்ல கொஞ்சம் work இருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ food மா~ அஹ் மாறி வந்திருக்கு உங்களுக்கு. so அது correct ஆ எடுத்து நாங்க மறுபடியும் அதுக்கு ஒரு procedure லாம் இருக்கு பண்ணிட்டு உங்களுக்கு மறுபடியும் food pack பண்ணி ஒரு வேற ஒரு delivery boy ட்ட கொடுத்துட்டு நாங்க அனுப்பனும் sir அதுக்கு எப்படியும் வந்து உங்களுக்கு சேருவதுக்கு ஒரு half an hour ஆயிடும் sir அதனாலதான் சொன்னோம். exact time சொல்லனும் இல்ல நாங்க.

okay sir நான் அவர் மேல complaint பண்றேன் அவரு மேல enquiry எடுக்குறோம் sir நான் Investigation பண்ணி அவர இது பண்ணிக்கிறோம் sir but இந்த ஒரு time மன்னிச்சிடுங்க sir next time இந்த மாதிரி problem நடக்காது. ஒரு half an hour மட்டும் wait பண்ணுங்க உங்களுக்கு food correct ஆன food நீங்க order பண்ண அந்த நாலு items உங்க கைக்கு half an hour குல்ல வந்து சேர்ந்திடும் sir அதுக்கு நான் guarantee sir வரலைனா திருப்பி நீங்க எனக்கு call பண்ணுங்க. sorry sir இல்ல sir நீங்க அப்படி சொல்ல கூடாது எங்க mistake எங்க மேல தான் mistake okay ங்கலா. நீங்க paisa லாம் இதுக்கு வந்து கொடுக்க வேணாம் sir okay ங்கலா நாங்க திருப்பி நாலு items உங்களுக்கு கொண்டுவந்து கொடுத்துட்றோம் sir வேற delivery boy தான் வருவாங்க. நாங்க அவங்க மேல enquiry பண்ணிடறோம் sir

புரியுது sir ஆனா எங்க மேல தான் mistake sir. நாங்க ஒத்துக்குறோம். next time இந்த மாதிரி நடக்காம பார்த்துக்குறோம் sir ஒரு half an hour மட்டும் wait பண்ண முடியுங்களா? டக்குனு உங்களோட items அ நாங்க pack பண்ணி அனுப்பிட்றோம். இல்ல sir நீங்க தான் வந்து அந்த food அ வாங்கணும்னு இல்ல. வேற யாராவது இருந்தாலும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு போலாம் sir ஏன்னா எங்க மேல தான் mistake இல்ல sir வேற கூட வேல செய்யறவங்க இல்ல வேற யாராவது watchman இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கூட குடுத்துட்டு போயிடுறோம் sir நீங்க வாங்கிக்கலாம் sir நீங்கதான் வரணும்னு இல்லை. இல்ல sir அதுக்கப்புறம் மறுபடியும் mistake வராது sir உங்களுக்கு கண்டிப்பா வராது sir next time இந்த மாதிரி தவறு. இல்ல sir. அதுக்கு தான் அந்த மாதிரி தவறு நடக்காம நாங்க பார்த்துக்குறோம் சொல்லிட்றோம் sir ஒரு time தப்பு பண்ணிட்டோம் next time அந்த மாதிரி பண்ண மாட்டோம் sir okay ங்லா? sir அப்படி சொல்லாதீங்க sir உங்களுக்கு இன்னும் ஒரு half an hour மட்டும் wait பண்ணுங்க நாங்க அனுப்பிடுவோம் sir sir அந்த மாதிரி பண்ண முடியாது sir நீங்க வேணும்னா food அ மறுபடியும் order பண்ணிக்கோங்க. அவ்ளோதான் sir sorry sir next time இந்த மாதிரி நடக்காம பார்த்துக்கிறோம் இந்த ஒரு time மட்டும் sir half an hour மட்டும் wait பண்ண முடியுங்களா?

okay okay sir இப்போ உங்களுக்கு half an hour குள்ள உங்களோடய amount உ refund ஆகிடும் sir சொல்லுங்க sir சொல்லுங்க sir கேக்குது. okay okay sir உங்களுடைய account க்கு transfer ஆயிடும் sir okay thank you hello ஆமா இது AJ restuarent தான் okay

ஹம் அப்டின்னு இருக்கலாம் okay ஆ okay எங்ககிட்ட எல்லா vareitys of food உம் இருக்கு நீங்க வந்து எந்த மாதிரி food வேணும்னு சொல்றிங்க south indian ஆ இல்லாட்டி கேரளா food இல்லாட்டி north indian food அப்டி நிறைய varieties இருக்கு italian cuisine அதுவும் இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரியானது நீங்க choose பண்ணிர்கீங்கனு தெரிஞ்சிக்கலாமா? okay north indian food ஆ south Indian touch வச்சி வேணுமா இல்லாட்டி full ஆ mostly north indian foods ஆ வேணுமா south indian food கொஞ்சம் எடுத்துட்டு north indian food வேனுமா இல்லாட்டி full ஆவே north indian food தான் வேணுமா? okay north Indian foods லயே first வந்து ஆஹ் ரொட்டி ரொட்டி pulka okay அப்பறோம் பரோட்டா with chenna and வந்து நிறையா side dishes உம் இருக்கு அதுக்கு அப்புறம் வந்து நீங்க வந்து food மட்டும் order பன்றிங்களா இல்லாட்டி வந்து snacks and candies லாம் குடுப்பாங்கள்ள functions ல அது எல்லாமே உங்களுக்கு வேணுமா? okay எல்லாமே உங்களுக்கு வேணும் ஆமா எங்களுக்கு எல்லா varieties of cakes உம் available ஆ இருக்கு ஆஹ் ஆமா இப்போ வந்து உங்களுக்கு எந்த மாதிரி எந்த timing ல வேணும் காலைல வேணும்மா இல்லாட்டி ஆஹ் evening time ல party க்கு வச்சிருக்கிங்களா? evening time evening எத்தன மணிக்கு cake cutting function இருக்கும் six o clock அதுக்கு முன்னாடி வந்து fresh juices அந்த மாதிரி எதாவது குடுக்க வேண்டியது இருக்கா okay இப்போ வந்து நீங்க evening time ல வந்து coffee snacks fruits puffs bakkery items எல்லாமே வந்து நம்ம provide பண்ணலாம் நீங்க வந்து எந்த மாதிரி items லாம் வேணும் னு சொன்னீங்கனாலே உங்களோட menu list படி நாங்க வந்து உங்களுக்கு பண்ணிகுடுத்துருவோம் ஆமா evening time ல வந்து fresh juice வந்து குடுத்திங்கனா fresh juice கூட வந்து fruits குடுக்குறதுக்கு cake குடுக்குறதுக்கு அப்டினாளுமே நம்ம குடுக்கலாம் cut fruits and cakes லாம் தனி தனி bowl ல salad ice creams அப்டினாளுமே நம்ம வச்சி குடுத்திங்கனா கொஞ்சம் colourful ஆ எல்லாருக்குமே புடிச்ச மாதிரி இருக்கும் பிள்ளைங்கனாலே நிறையா வருவாங்கள்ள அந்த birthday னாளுமே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 pineapple apple pomegranate juices அடுத்து blueberry அதுல நிறைய fresh juices இருக்கு grape juice உங்களுக்கு எந்த fresh juice வந்து நீங்க விரும்புரிங்க most of the இடத்துல வந்து straw berry juice வப்பாங்க ஏனா சின்ன பிள்ளைங்க வந்து straw berry juice வந்து விரும்பி குடிப்பாங்க அதுக்கு அப்புறம் வந்து mango juice வந்து adult வந்து நிறைய பேர் குடுப்பாங்க இப்போ வந்து நம்ம வந்து again வந்து நிறையா எத்தன பேரு வருவாங்க அந்த function க்கு one fifty வருவாங்கள்ள அப்பனா வந்து நம்ம வந்து நீங்க பிரிச்சி கூட வச்சிக்கலாம் ஒரு fifty fruit juices fruit juices ல வந்து mango juice apple juice அப்டி நீங்க பிரிச்சி வச்சிக்கலாம், அது வந்து நீங்க வந்து எந்த மாதிரி ஆமா, அவங்களுக்கு வந்து தேவையான flavours வந்து அவங்க எடுத்துப்பாங்கள்ள grape juice நல்லார்க்கும் நிறைய பேர் grape juice ரொம்ப விரும்பி குடிப்பாங்க okay அப்பனா வந்து one fifty பேருக்கு வந்து juice வேணும் அப்டிதான okay fresh juice அடுத்தது வந்து salad mixed fruit salad okay mixed fruit salad வேணும் ஆஹ் next வந்து ice creams குடுக்க விரும்புரிங்களா ice creams வந்து salad கூட ice creams வச்சி குடுப்பாங்கள்ள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 ஆமா vanilla flavour தான் salad குள்ள நல்லார்க்கும் amazing ஆ இருக்கும் இப்போ வந்து அதே மாதிரி falooda உம் நீங்க try பண்ணலாம் mixed fruit falooda இருக்கும் அது வந்து நம்ம வந்து salad இல்ல இப்போ ice cream னு சொல்லும்போது bowl ல குடுப்போம் falooda ன்றது வந்து jar ல குடுப்பாங்க jar ல குடுத்து அது கூட spoon உம் இருக்கும் straw உம் இருக்கும் அது வந்து full ஆவே ice cream and mixed fruits ஆ தான் இருக்கும் கூட வந்து falooda வந்து one cup வந்து small cup னா வந்து sixty rupees medium cup வந்து eighty rupees large வந்து one twenty rupees உங்களோட need ஆ பொறுத்து உங்களோட amount budget நீங்க சொன்னிங்கனா அந்த falooda ல நாங்க என்னலாம் add பண்ணலாம் அப்டின்றத வந்து decide பண்ணலாம் இப்போ வந்து நீங்க one twenty rupees க்கு சொன்னிங்கனா அதுல வந்துட்டுபாதாம் cut fruits அதுக்கு அப்புறம் வந்து அது கூட வந்து ice creams three flavoured ice creams ஆஹ் next வந்து மேல வந்து cashews அதுலாம் நல்லா வந்து cut பண்ணி வச்சிர்பாங்க next வந்து நிறைய jam chocolate syrup லாம் ஊத்தி மேல வந்து waffles லாம் வந்து வச்சிருக்கும்போது

நிறைய fruits and ice creams தான் எல்லாம் mostly இருக்கும்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 ஆஹ் medium eighty rupees வந்து இப்போ large ன்ற போது cup ஓட size வந்து நிறையா இருக்கும் ice cream அது வந்து one litre cup ல குடுப்பாங்க இப்போ நீங்க medium ன்ற போது seven eight hundred ml அப்டினாளுமே அவங்க வந்து நிறையா சாப்டாட்டி வந்து waste ஆ போகும் இப்போ வந்து சின்ன பிள்ளைங்கனாள நிறைய சாப்ட மாட்டாங்கள்ள இப்போ வந்து நீங்க small cup ல போனிங்கனா அவங்க வந்து கொஞ்சமா சாப்டுட்டு சாப்டாலுமே ரொம்ப waste ஆகாது ஏனா அவங்க ஒரு cup சாப்ட்ருவாங்க இதுல வந்து நிறைய இருக்கும்போது நிறைய waste ஆகும் இது marriage function அப்டி பண்ற functions க்கு வந்து நம்ம last cup வந்து try பண்ணலாம்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 ஆமா okay fifteen பேருக்கு வந்து coffee tea அந்த மாதிரி வந்து arrange பண்ணிக்கலாம் அவங்களுக்கு வந்து தொட்டுக்க வந்து biscuit and puffs வந்து நம்ம குடுப்போம் okay வா இப்போ இவ்ளோ வந்து evening time குள்ளது next வந்து night வந்து dinner க்கு வந்து நம்ம வந்து catering ஆஹ் வந்து puffet system பண்றிங்களா இல்லாட்டி regular ஆ indian traditional ஆ குடுக்குற மாதிரி பண்றிங்களா puffey வா அப்டினா நம்ம வந்து அங்க நிறைய stalls லாம் போட்டுட்டு வரிசையாவே நம்ம வந்து vegetarian non vegeterain அப்டி வந்து first எ பிரிச்சி வச்சிக்குவோம் ஏனா some vegetarians உம் இருப்பாங்க non veg சாப்டாம அன்னைக்கு வந்து non veg சாப்ட சாப்ட முடியாதவங்க இல்ல night time வந்து non veg எடுத்துக்க மாட்டாங்க அப்டிபட்டவங்க வந்தாங்கனா அவங்க வந்து vegetables vegeterian ல foods ல சாப்டுவாங்க ஆஹ் எல்லா varieties of food உம் இருக்கு இப்போ வந்து night time னால நிறைய வந்து வயசு ஆனவங்க இருக்குர தாத்தா பாட்டி அந்த மாதிரி பட்டவங்கலாம் இட்லி தோசை அந்த மாதிரி பட்டது வந்து night time சாப்டுவாங்க mostly ஏனா அவங்களுக்கு sugar diabaties லாம் இருக்கு